இது ஒரு பூ செடி கட.

இந்த சைடுல ஒரு நாலு வைட் கலர் சேர் போட்டு வச்சிருக்காங்க.

அவங்களுக்கு முன்னாடி நெறைய மெஷின்ஸ் எல்லா இருக்கு அவங்களுக்கு மேல நெறைய லைட்ஸ் எல்லா போட்டு வச்சிருக்காங்க.

இந்த பிச்சர பாக்கும்போது ஒரு காடன் மாரி இருக்கு.

இந்த பிச்சர்ல ஒரு பேங்க காம்ச்சுருக்காங்க அந்த பேங்க்ல மூணு பேர் வந்து லோன் வாங்குற மாரி காம்ச்சுருக்காங்க.

இந்த கடைக்கு முன்னாடி ஒரு எல்லோ கலர் வித் பிளாக் கலர் பேண்ட் போட்டு ஒருத்தர் நின்னுட்ருக்காரு.

விக்கறதுக்கான பொருளெல்தையு வெச்சிருக்காங்க அங்க ஒரு லேடி நின்னு அந்த நூல் எல்லாத்தையு பாத்துட்ருக்காங்க.

இத ஸ்கார்ஃப் அன்ட் கேப்க்கு தெக்கற மாரி என்னென்ன வேணுமோ அதெல்லா இந்த கடையில இருக்கு.

இந்த ஸ்கூலுக்கு முன்னாடி ஒரு பைய நின்னுட்டு இருக்கா அவ வன்ட்டு ஒயிட் வித் பிளாக் கலர்ல டிரஸ் போட்டுட்டிருக்கா.

இந்த வீட்ல ஒரு டீ_வி யு வச்சிருக்காங்க.

இந்த ரெசாட் ஃபுல்லாவு ட்ரீஸா இருக்கு.

இது ஒரு பேலஸ் மாறி தெரிது இந்த பேலஸ் சுத்தியும் நெறைய செடி மரங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க.

ஸ்டேடியம் பக்கத்தில ப்ளூ கலர்லயு ரெட் கலர்லயு சேர் வெச்சிட்ருக்காங்க.

இந்த ஸ்டேட்டெ சுத்தியும் ஃபுல்லா மிஸ்டா இருக்கு.

இந்த ரவுண்டானா நம்மோலட இந்தியா ஃபிலாக் மாறி இருக்கு இந்த ரவுண்டானாக்கு பக்கத்துல ஆர்மி ஆபிஸ் இருக்கு.

இத பாக்கும்போது ஒரு வெட்டிங் ஷோ மாரி தெரியிது.